ஆமா மா சரிமா வச்சிரவா ஆஹ் சரிமா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

போன்றவை ஒலி மாசுபாட்டின் வடிவங்களாகும். ஒலி மாசுபாடானது திடமாசுபாடு என்று அழைக்கப்படுகிறது. எனவே மற்ற மாசுபாடுகளை இயற்கை வளத்தின் அளவின் படியே அமைகின்றன. இம்மாசுபாடு பெரும்பாலும் நேரடி விளைவுகளை கேட்பவரிடமிருந்து ஏற்படுகின்றது. ஒலியானது டெசிபல்கள் என்ற அளவில் அளவிடப்படுகிறது. ஒலியானது நாற்பது டெசிபல் என்று இருக்கும் போது, அது மனிதர்~மனிதர்களின்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 தொழிற்சாலைகளில் இயங்கும் பெரிய இயந்திரங்கள் ஒலி மாசுபாட்டினை உண்டாக்குகின்றன. generator கள், அரைக்கும் ஆலைகள் compressor கள் போன்றவையும் ஒலி மாசுபாட்டில் பங்கேற்கின்றன. கட்டுமான இடங்களில் அச்சகங்கள், உற்பத்தி தொழிற்சாலைகள் போன்ற இடங்களில் ஒலியானது மாசடைகின்றது. ஆகவே தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி இடங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஒலி மாசுபாட்டில் இருந்து பாதுகாக்க, காதுகளில் பஞ்சு போன்றவற்றை பொருத்திக் கொள்கின்றனர். மோசமான நகர்ப்புற திட்டமிடலால், ஒலி மாசுக்கு~ஒலி மாசுபாட்டிற்கு மோசமான நகர் ஒரு முக்கிய காரணமாகிறது. நெருக்கடியான வீடுகள், பெரிய குடும்பங்கள் சிறிய இடத்தினை பகிர்ந்து கொள்ளுதல், அடிப்படைத் தேவைகளுக்காக நடைபெறும் சண்டைகள் போன்றவை ஒலி மாசுபாட்டை உண்டாக்கி சமூகத்தின் அமைதியான சூழலை கடுமையாக மாற்றுகின்றன. சமூகநிவழ்~நிகழ்வுகளான திருமணம், விருந்து உபசாரங்கள், வழிபாட்ட~வழிபாட்டு இடங்கள், சமூக நிகழ்வுகள் போன்ற நிகழ்ச்சிகளில் ஒலி மாசுபாடு ஏற்பட்டு அது அவ்விட மக்களைப் பாதிக்கிறது. மேலும் சாலைகளில் ஒலிபெருக்கிகளால் செய்யப்படும் விளம்பரங்கள், கடைத்தெருவில் மக்களை கருவ~ கவருவதற்காக வியாபாரிகள் அழைப்பு ஒலி மாசுபாட்டினை ஏற்படுகின்றது. வாகனங்களால் ஏற்படும் ஒலி மாசுபாடு அதிகப்படியான சாலைப்போக்குவரத்து, விமா~ விமானங்கள் மற்றும் தொடர்வண்டிகள் அதிக ஒலியினை உண்டாக்கி ஒலியை மாசடைய செய்கின்றன. இதனால் மனிதர்கள் சாதாரணமாக கேட்கும் திறனை இழந்து விடுகிறார்கள். வீட்டில் நடைபெறும் அன்றாட நிகழ்~நிகழ்வுகளால் வீடுகளில் பயன்படுத்தப்படும் mixiegrinder துணி துவைக்கும் இயந்திரம் AC குக்கர் போன்ற அதிக ஒலியை இ~உண்டாக்குகின்றன. வானொலி, தொலைக்காட்சி போன்றவர்களில் அதிக சத்தம் உள்ள ஒலிபெருக்கிகள் ஆகியவையும் ஒலி மாசுபாட்டினை ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் விளைவுகள்

தொடர்ந்து அதிக அளவு ஒலியை நாம் கேட்க நேர்ந்தால், ஒலியானது நம்மிடம் நிரந்தர காதுகேளாமையை ஏற்படுத்திவிடும். இதனால் ஏற்படும் உடல்நல பாதிப்பு, அலுவலகங்கள், கட்டுமான இடங்களில் வீடுகள் ஆகியவற்றில் ஏற்படும் ஒலி மாசுபாடு மனிதர்களின் உளவியல் சாத~சுகாதாரத்தை பாதிக்கின்றன. ஒலி மாசுபாடு மனிதர்களில் காணப்படும் தூக்கமின்மை, தலைவலி, மன அழுத்தம், சோர்வு, ரத்த அழுத்தம் வித்தியாசமான நடவடிக்கை போன்றவற்றிற்கு காரணமாகின்றது. இந்நோய்கள் மனிதர்களில் நாள்பட்ட சுகாதாரப் பிரச்சனைகளைத் தோற்றுவிக்கின்றன. உரையாடல்களின் போது தவறாக புரிந்து கொள்வதையும் ஒலி மாசுபாடு உண்டாக்குகிறது. இதனால் ஏற்படும் இதயநோய், அதிக ரத்த அழுத்தம், மன அழுத்தத்தினால் ஏற்படும் இதய நோய்கள் ஒலி மாசுபாட்டினால் அதிகரிக்கின்றன. இம்மாசுபாட்டினால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு, இதயத்துடிப்பு அதிகமாகி சீரான ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது எனவே, இந்நோயால் பாதிப்படைந்தவர்கள் ஒலி மாசுபாட்டினைத் தவிர்க்கும் சூழலில் இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். விலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளோ அதிகம். விலங்குகளின் வாழ்க்கை முறையானது கேட்கும் திறனை சார்ந்தே உள்ளது. தொடர்ந்து ஒலி மாசுபாட்டில் இருக்கும் வளர்ப்பு பிராணி தனது நடத்தைகளில் மாறுதல் அடைகிறது. அவைகள் திசைதிருப்பப் பட்ட பல நடத்தை பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஒலி மாசுபாட்டால் விலங்குகளின் கேட்கும் திறன் குறைந்து அவைகள் எளிதில் இரையாகவும் வேட்டையாட முடியாமலும், எண்ணிக்கையில் குறைவாகவும் செய்கின்றன. இதனால் உயிரணுக்களின் சூழலில் மாற்றம் ஏற்படுகிறது. ஒலி மாசுபாட்டினால் இனப்பெருக்கத்திற்கான விலங்குகளின் ஒலியானது கேட்க முடியாமல்

ஒலி மாசுபாட்டினால் விலங்குகள் அதிகமாக சத்தம் இடுகின்றன. இதனால் அதிகம் மாசடைகிறது. தடுக்கும் முறைகள். ஒலியெழுப்பும் தொழிற்சாலைகள் உற்பத்தி இடங்கள் போன்ற இடங்களில் ஒலியை கட்டுப்படுத்தும் அறைகளைக் கட்ட ஊக்குவிக்க ஊக்குவிக்க வேண்டும். வீடுகளில் ஒலியெழுப்பும் கருவிகளை படுக்கை அறை மற்றும் வசிப்பறையை விட்டு தள்ளி தளத்தி~அடித்தளத்தில் அல்லது வெளிப்புறத்தில் அமைக்க வேண்டும். வாகனங்களில் அதிகம் ஒலி எழுப்பும் எச்சரிக்கை ஒலிப்பான்களையும்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 தொடர்வண்டி நிலையங்கள் போன்றவற்றை மக்கள் வசிப்பிடங்களை விட்டு தொலைவில் அமைக்க வேண்டும். பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆகியவற்றிற்கு அருகில் அமைதி மண்டலங்களை ஏற்படுத்த சமூக சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைப~நடைமுறைப்படுத்த வேண்டும். பொது இடங்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவதை தடை செய்ய சட்டங்கள் இயற்றி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்.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

ஐந்தில் ஒருவருக்கும் கேட்கும் திறனில் பிரச்சனைகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் இரண்டாயிரத்தி ஐம்பதில் நான்கில் ஒருவர் இந்த சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளது. இவ்விஷயத்தில்

புள்ளி ஐந்து மடங்குக்கும் மேலாக உயர்ந்து ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பது கோடி பேர் கேட்கும் திறனை இழக்கக்கூடும் என்று உலக சுகாதாரத் துறை நிறுவனம் எச்சரித்துள்ளது. இருநூத்தி ஐம்பது கோடியில் எழுபது கோடிப் பேருக்கு தீவிரமான சிகிச்சைகள் தேவைப்படும் என்றும், அதற்காக தற்போதைய பண மதிப்பில், ஆண்டு ஒன்றுக்கு சரியாக நபர் ஒருவருக்கு இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் தொண்ணுத்தேழு வரை செலவழிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்திய மதிப்பில் ஏறக்குறைய ரூபாய் எழுபத்தி மூன்று கோடி லட்சம் அளவுக்கு தற்போது செலவழிக்கப் பட்டாலும், இந்த பிரச்சனை குறித்து இன்னும் உரிமை உரிய கவனம் செலுத்தப்படவில்லை என்பதே உண்மை. கேட்கும் திறன் பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகளை பொருத்தவரையில் வருமானம் குறைவாக உள்ள நாடுகளில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் குறைவாக இருப்பதும் மிகவும் கவலைக்குரிய விஷயம். கேட்கும் திறன் பிரச்சனைகளை சந்திப்பவர்களில் ஏறக்குறைய என்பது சதவீதம் பேர் ஏழை நாடுகளில் வசிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் தங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை பெற இயலாத நிலை உள்ளது. மூளைக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கேட்கும் திறன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன கேட்கும் திறனில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நோய்கள், தொற்றுகள், பிறவிக் குறைபாடுகள் மட்டுமின்றி வாழ்க்கை முறை மாற்றமும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. நகர மையத்தின் அதிவேகமும் தொழிற்சாலைகளின் பெருக்கமும், நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்துவதோடு ஒலி அளவையும் அதிகரிக்க செய்கிறது அனுமதிக்கப்பட்ட அளவைக் காட்டிலும் கூடுதலாக ஒலியெழுப்பும் மாசு என்றே கருதப்படுகிறது. தொழில் பகுதிகளில் இயந்திரங்களை இயக்குபவர்களுக்கு ஒலி அளவு கட்டுப்பாடுகளை பின்பற்றுபதோடு அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஒலி மாசுபாட்டின் பாதிப்புகள் நேராவண்ணம் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும்~வேண்டியதும் அவசியமாகும். தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்துவதில் காட்டும் அலட்சியமானது கடுமையான பின் விளைவுகளுக்கு இட்டுச் செல்லும் என்பது குறித்த போத~போதிய விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும். நகர்ப்புறங்களில் வாகன ஓட்டிகள் ஒலி எழுப்புவதில் சுய கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். தனியார் பேருந்துகளிளும் திரைப்படங்களிலும் பாடல்களையும் அதிக ஒலி அளவில் ஒலிக்க செய்வதை தவிர்க்க வேண்டும்.

hello

இந்த மாதிரி phone பண்ணா சொல்லு இந்த அம்மாகிட்ட கொடு அந்த அம்மா சொல்லுவாங்க

அதான் நீ ஒரு வாட்டி பேசிட்டு அப்பறம் கொடு அம்மாகிட்ட அம்மா பேசட்டும் நீயே பேசுனா கூட okay தான் சொல்ற அந்த அம்மா பேசுனா okay தானே உம் பார் அக்கா என்ன பண்றேன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் இன்னொருவாட்டி நம்ம சொல்லணும் இல்லையா?

ஒருநாள் தான் பண்றதுக்கு இருக்கு time வேற இல்ல

என்ன வழி தெரியல

போட்ருங்க

என்ன பண்றீங்க? ரம்யாவுக்கா?

பாக்கலாம் என்ன பண்றதுன்னு, என்ன பண்றதுன்னா? பாக்கணும்

தொட்டில் மட்டும் போடுறாங்களாம். ஆஹ் அது எப்படி புரியல தொட்டில் மட்டும் அது எப்படி போடுவாங்க?

இல்லைனா ஒரு தொட்டில் போட்டு தான் எல்லாம் காதுல பேர் சொல்லுவாங்க

அதுதான் தான் தொட்டில்ல போட்டு பேர் வைக்கிறது அப்பறம் தீட்டு கழிப்பாங்க இந்த ஐயர் கூப்பிட்டு வரவச்சு நட்ஷத்திர அர்ப்பணம் தெரியுமா

தொட்டில்ல மட்டும் போட்டு விட்டுட்டேன் பேர் போய்ட்டு அங்க கோயில்ல வச்சுட்டு வந்துட்டேன் free ஆ இரு, இப்போ திரும்பியும்

திரும்பக்கியும் இதே number ல ஆஹ் இதே நம்பர்ல இருந்துதான் வருது நம்பர்ல அதனால இதுல இருந்து தான் வரும் விட்டுவிட்டு வருது

ஆஹ் ஆமா ஒரேமுட்டா பேசுனா உனக்கும் வேலைங்க இருக்கும்

ஒரு நான் பேசுற மேல ஒரு இது

ஒரு hour க்கு ஒரு call பேசினோம்னா இன்னொரு ID குடுத்தாங்கன்னா இன்னொரு call பேசலாம் அப்படி ஆனா ஒருத்தர்கிட்டதான் பேசணும் ஒருத்தர்கிட்டன்னா ஒரு number காரங்ககிட்டதான்

இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு ஒரு நாளைக்கு

முன்னூறு ரூபான்னா நம்ம எவ்வளவு வேலை பாக்கணும் வாரந்தான் வார சம்பளம் தான்உம்

அவள் phone பண்ணியிருந்தாளா பிரியா

இது யாரு இது தான் உங்க ஆ ஆமா ஆஹ் ஏதோ வீட்ல இருக்கிற நேரம் வேற ஏதாவது பண்ணலாமே சும்மா உக்காந்திருந்தா யார் குடுக்குறா இது

என்ன முன்னூறு ரூபா சும்மா தூக்கி யார் குடுக்குறா உம் என் பையன் வேற அங்க போனான் இன்னும் வரல போய் அங்கேயே settle ஆயிட்டான்னாட்டுருக்குது

காலைலேயே வந்து கூட்டுனு போனாங்க அவன் aunty மாமா

இவன் யாரோ வர்றேன் வர்றேங்கிறான் இன்னும் வர்றதுலயே இருக்கான்

யாரோ guest உ

இப்போ தான் சாப்பிட்டுட்டு போனாரு உம் எல்லாம் சேர்ந்துட்டீங்க இனி என்ன

சேர்றீங்க அதான்

உங்க வீட்டுலேயும் வந்தா

அங்கேயே போயிருவேன் நான்

குடுத்தால்ல நாங்க யாரும் வரமாட்டோம்னு

தூரமா போனா நாங்க யாரும் வரமாட்டோம்னுதான் தூரமா போயின்னு இருக்குற

என்ன பண்றது எல்லாம் தள்ளிதான போகுது என்ன பண்றது

இது என்ன அஞ்சு ஓடியிருக்குதா தெரியலப்பா இந்த வாட்டி எவ்வளவுன்னு உம் இந்தவாட்டி double ஓட்றாங்களா single ஓட்றாங்களா தெரியல double load ஏ அடிக்கிறார் இந்தவாட்டி எல்லாம் double ஓடும்

ஏன்னா போனவட்டம் double ஓட்டுனாங்க இந்த தரம் single ஓட்டிட்டு பாத்தா ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்படியே குடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஒன்றரை லட்சம் ரூபாய்ல double chit extra ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உம் இப்போ double chit ஓட்டுனா தெரியுமா

ரெண்டு பேரும் divide பண்ணிருக்காங்க அப்படியே அதுக்காகத்தான் சொல்லுனுருக்கிறேன் double ஒட்டுனா என்ன ஆயிடும் மாசம் கம்மி ஆயிடும் நமக்கு புரியுதா

அதானே அவங்க எவ்வளவு double ஓட்றாங்களோ அவ்வளவுதுக்கு அதுல பாதி எடுத்து அவங்க சொன்னாங்களே முன்னாடியே ரெண்டு வருஷம் normal ஓடும் இன்னும் ஒரு வருஷம் மட்டும் double double ஆ ஓட்டிடுவாங்க

போலாம் வா பத்தாம் தேதி

பத்தாம் தேதியா ரம்யாவுது

உம் உம் சரி பாக்கலாம் இரு phone ல சொல்றேன் நீயும் ஒருவாட்டி பேசு நான் சொல்லிருக்கிறேன் okay டா i will call you னு சரி அம்மாகிட்ட குடுக்கிறேன் அம்மா பேசுவாங்க இருந்தா எடுத்துக்குடு அப்படின்னு சொல்லுவாங்க

அதான் ஏன்னா அவங்களும் பாரு லட்சம் ரூபாய் எடுக்கணும்னா சும்மாவா எல்லாம் கேக்குறாங்க பாரு எல்லாம் எப்படி குருக்குறது என்ன ஏது last லட்சுமி அதெல்லாம் சொல்லல லட்சுமி உங்களுக்கு வேணும்னா last போகும் starting லயே last ல தான போயிட்டு இருக்குது

அப்படினுச்சு எவ்வளவுத்துல கூப்பிட்டா வேணும் அப்படின்னுச்சு அதான் சொன்னேன் எவ்வளவுத்துல கூப்பிட்டாலும் பரவாயில்ல எடுன்னு சொல்லிட்டான் தம்பி அப்படின்னேன்

எவ்வளவுத்துல இருந்தாலும் பரவாயில்லையான்னுச்சு ஊம் னேன் இந்தமாதிரி சொன்னேன் கல்யாணம் இருக்குது அப்பாவுது ஒரு வருஷ பூஜை வேற இருக்குது அதுக்கும் வேணும் அப்படின்னேன் சரிடா நான் சொல்றேன் அக்காகிட்ட அப்படின்னுச்சு உம் நான் என்னவோ ஒருவாட்டி பண்றேன் அதுக்கு phone